சின்ன பசங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த வந்து ரைட் இருக்கு.

இது வந்து ஒரு வேல செய்ற இடோ மாரி இருக்கு.

இது வந்து கார்டனுக்கு வெக்க வேண்டிய செடிங்கலா வச்சுருக்காங்க.

இது வந்து ஒரு பார்க் மாரி இருக்கு.

ரைட் சைடுல பாத்தேனா ஒரு லைட் லேம்ப் மேரி ஒரு பெருசா இருக்கு.

பின்னாடி வந்து ஒரு புக் ஷெல்ஃப்லா இருக்கு. அதுல வந்து நெறைய புக்ஸ் அடுக்கி வெச்சிருக்காங்க.

சில பேர் வந்து அவங்களுக்கு பரமா பரிமாறிட்டுருக்காங்க.

இது வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கட மாரி இருக்கு.

வெளிய ரெண்டு பேரு வந்து சமச்சிட்ருக்காங்க.

ஒரு போட்ல வந்து ஒரு பதினோர் பேர் இருக்காங்க.

ரைட் சைடுல பாத்தோனா ஒரு கார் வந்து நின்னுட்ருக்கு.

ஒரு மூணு பேர் வந்து தண்ணீல நின்டு வெளாடிட்ருக்காங்க.

நெறைய மாடுங்களு கலர் கலரா பிரவுன் பிளாக் ஒய்ட் கலர்லயு இருக்கு.

இது வந்து ஒரு பில்டிங் மெரி இருக்கு இந்த பில்டிங்கு மேல வந்து ஒரு ஜிம் வச்சிருக்காங்க.

ஒரு உருளக்கிழங்க மட்டு ரைட் சைடுல பாத்தோம்னா பிளாங்கா வந்து மறச்சு வச்சுருக்காங்க.

அவரு சுத்தியு வந்து ஒரு வளையம் மாரி ஒரு லைட் செட் பண்ணிருக்காங்க.